veg குருமாவும் குடுக்குறாங்க உங்களுக்கு அந்த time ல எந்த குருமா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கோ நீங்க அதை சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு delivery பண்ணுவாங்க okay ங்களா ma'am

நீங்க வந்துட்டு morning, afternoon, night மூணு இதுக்கும் food கேட்டிருக்கீங்க அப்படின்னா extra thousand rupee நீங்க pay பண்றது மாதிரி இருக்கும் okay ங்களா ma'am

okay ma'am okay இப்போ AC இப்போ AC bus choose பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதோட travel charge வந்து நாங்க thousand five hundred வாங்குறோம் ma'am ஒரு passenger க்கா ma'am

yes ma'am yes thousand five hundred okay ங்களா ma'am

okay ma'am வேற ஏதாவது details உங்களுக்கு வேணுமா ma'am இந்த amount டு ticket amount ல

இல்ல ma'am இல்ல ma'am இப்போ வந்து long trip போனீங்கன்னா வந்து உங்களுக்கு offer தருவோம்.

ஆமா ma'am ஓ okay ma'am நீங்க student அப்படின்னா அதுக்கான proof நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்க வந்து two hundred கம்மி பண்ணுவோம் உங்களுக்கு நீங்க school student or college students அப்படின்னு உங்களோட ID proof நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு two hundred வந்து கம்மி பண்ணுவோம் okay ங்களா ma'am

okay ma'am அப்புறம் long travels வந்தா மட்டும் நாங்க அதுக்காக long travels holidays, trip அப்படின்னு போட்டு அதுக்காக offers லாம் உங்களுக்கு தனியா உண்டு okay ங்களா ma'am

வேற ஏதாவது உங்களுக்கு details வேணுமா ma'am உங்களுக்கு வந்து bus book பண்ணியாச்சு okay ங்களா ma'am window seat உங்க அஞ்சு பேருக்குமே window seat போட்டாச்சு நாங்க ஆஹ் okay ma'am உங்களுடைய seat number மட்டும் note பண்ணிக்கோங்க ma'am

நீங்க seat number three ஆஹ் okay

okay ma'am வேற ஏதாவது உங்களுக்கு bus ல வந்து vomit வர்ற மாதிரி problems எல்லாம் இருந்துச்சுன்னா first டே conductor கிட்ட சொல்லிருங்க அவங்க உங்களுக்கான facilities க்காக உங்களுக்கு tablets ஏதாவது உங்களுக்கு provide பண்ணுவாங்க.

உள்ளவங்க யாராவது ரொம்பவே இது சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது queries இருந்துச்சுன்னா நீங்க இந்த number க்கு call பண்ணலாம். நாங்க வந்து எங்களுடைய agents யாருக்காவது சொல்லி அவங்களை வந்து வேற seat க்கு மாத்துவோம் okay ங்களா ma'am

சரி okay ma'am வேற ஏதாவது உங்களுக்கு details தெரிய வேண்டியது இருக்கா ma'am இல்ல ma'am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

Hello வணக்கம் சொல்லுங்க ஜியோ சொல்லுங்க ஜியோ service center சொல்லுங்க

ஆஹ் கண்டிப்பா சொல்லலாம் mam உங்க name சொல்றீங்களா mam என்ன madam அனிதா சரி okay madam ஒரு நிமிஷம் madam உங்க mobile number சொல்றீங்களா madam nine seven eight seven ஆ madam? nine seven eight seven

two seven seven six ஆ? ஆஹ் number அ இன்னொரு முறை note பண்ணிக்கிறீங்களா madam nine seven eight seven two six two seven seven six okay உங்களுக்கான plans எல்லாம் நான் சொல்றேன் madam உங்க mobile number க்கான plan இது ஜியோ fiber வந்து ஆஹ் வீட்டுக்கு வெளியே antenna மாதிரி வச்சுதான் madam போடமுடியும் ஓகே வா மேடம் இல்ல madam இப்ப ஜியோ fiber அப்படினு போடறீங்க அப்படினாக்கா வெளில ஒரு மாதிரி antenna வச்சு அது மாதிரிதான் madam போடமுடியும் normal ஆ போடமுடியாது okay ங்களா? ஆஹ் அதுக்கு வந்து தனியா வந்து fitting charges னு தனியா போடுவாங்க madam ஜியோ fiber fit பண்றதுக்கு அந்த charge வந்து ஆஹ் thousand five hundred ஆகும் madam அந்த fiber வைப்பதற்கு ஆஹ் ஆமாம் madam thousand five hundred ஆகும் அது இல்லாமல் அந்த wire தனியா pay பண்ணவேண்டி இருக்கும் madam wire ஆஹ் ஆமா madam per meter க்கு உங்க வீட்ல இருந்து அந்த distance எவ்வளவு அந்த fiber ல இருந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த இது distance வரும் madam okay ங்களா madam நீங்க நீங்க எந்த ஆஹ் இதோ சொல்றேன் madam நீங்க எந்த area ல இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா madam? okay central தில்லைநகர்ங்களா madam? தில்லைநகர் ங்களா madam? ஆமா madam கொஞ்சம் address மட்டும் detail ஆ சொல்றீங்களா madam? நான் சொல்லிருவேன் என் பக்கத்துல கொஞ்சம் அங்க எப்டில்லா இருக்குனு அப்டிட்டு

சரி madam okay madam okay madam ஆஹ் வீட்டு address சொல்லுங்க madam நான் note பண்ணிக்கிறேன்

central okay

ஆஹ் அதைப்பத்தி நா detail பண்றேன் madam உங்களுக்கு

okay madam okay madam okay madam ஆமா madam இப்ப பசங்கன்னா படிக்கிற பசங்க இருக்காங்களா madam உங்களுக்கு?

ஆமா madam இப்ப பசங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப mobile net பத்தாது இப்ப online class னு எடுத்துகிட்டா அதுவே four hours five hours வைக்கிறாங்க இப்ப பசங்களுக்கு children க்கு

அதுங்களா madam அது குடுக்க தேவை இல்லை madam thousand five hundred அந்த மட்டும் குடுத்தா போதும் madam அந்த வேற எதுக்கும் இது வந்துஅந்த antenna வைக்கிறதுக்குதான் கேக்கிறோம் fitting~ fittings லாம் கிடையாது இல்லை madam இல்லை madam அது உங்க தனிப்பட்ட விருப்பம் அது நீங்க பண்ணணாலும் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் அதை கேட்க மாட்டாங்க ஆஹ் அந்த வந்து அந்த antenna க்காகத்தான் அந்த thousand five hundred நாங்க charge பண்றோம் madam வேற எதுக்கும் கிடையாது ஆமா madam okay அது ஒரு one hour ல fit பண்ணிருவாங்க madam சும்மா கம்பை ஊனி வேற ஒன்னும் இல்லை madam வேற வேலை ஏதும் பெருசா இல்லை madam

ஆஹ் plans பத்தி நான் சொல்றேன் madam ஹம் அதாவது madam ஆஹ் நம்ம வந்து four double nine லயும் பண்ணலாம் madam அதுக்கு வந்து thirty MBPS speed வரும் madam okay ங்களா madam ஆஹ் ஆமாம் madam ஆமா அதுல வந்து six

அது thirty days validity mam ஆனா ஆமா one month க்கு data வந்து unlimited data சரி madam அதை ப்பத்தி detail பண்றேன் madam நான் சொல்றேன் madam okay ங்களா? உங்களுக்கு நான் சொல்றேன் நான் first வரச்ச்சே சொல்லிர்றேன் madam அதுக்கு அப்புரம் உங்களுக்கு எந்த plan உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க எடுத்து இப்போ வந்து four double nine பண்றீங்களா madam அது GST யோட வந்துரும் அடுத்து six OTT channel ம் குடுக்குறாங்க madam அதுக்கு six OTT channel ம் குடுக்குறாங்க madam அதை வந்து நீங்க six ஆஹ் ஆமா madam online channels madam OTT ல movies எல்லாம் அந்த மாதிரி அது வந்து thirty MBPS speed unlimited அப்படி இருக்கு madam இதுலயே வந்து six month twelve month ஆவும் நம்ம வந்து இதை extent பண்ணிக்கலாம் madam இதே offer அ வந்து நம்ம அதுக்கு மட்டும் அது extent பண்ணிக்கலாம் madam அந்த இதும் plans ல இருக்கு அதும் இல்லாம இப்ப five double nine எடுத்துக்கிட்டீங்க அப்டீனா அதும் thirty MBPS speed தான் madam கிடைக்கும் உங்களுக்கு இல்லை madam நான் சொல்றேன் madam அதுலயும் unlimited net data package அதுல வந்து fourteen OTT இருக்கு mam அதே thirty days madam thirty days நமக்கு extent பண்ணிகிறதுன்னா six months ல இருந்து twelve months ஆ நாம் அதை extent பண்ணிக்கலாம் madam அதுக்கு ஏத்தா மாதிரி amount Variet ஆகும் இதுல வந்து ஆஹ் three OTT channels six OTT channels வரும் madam four double nine பண்ணும்போது அதே five double nine அதுதான் madam six OTT apps கிடைக்கும் madam வரும் madam இதுல வந்து fourteen madam one four madam one four ஆமா one four அதுக்கப்புறம் hundred MBPS speed ல eight double nine ஒன்னு இருக்கு madam GST யோட அதை வந்து நம்ம extent பண்ணிக்கலாம் madam three months six months nine months அப்படி extent பண்ணிக்கலாம் okay ங்களா? அதுல வந்து OTT apps அதுலயே இருக்கு mam Sony live Zee five அந்த மாதிரி extra ஆஹ் apps வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க okay ங்களா? இது வந்து unlimited data pack ஓட வருது hundred MBPS speed ல கிடைக்கும் உங்களுக்கு உம் net நல்லா fast ஆ இருக்கும் madamnet அ பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் madam அதுதான் madam yearly plan ம் இருக்கு madam அதுக்கேத்த மாதிரி amount வரும் madam thousand eight hundred ல இருந்து thousand eithu hundred something அந்த range ல வரும் madam ஆஹ் ஆமா madam அது yearly plan ல வரும் madam இல்லை mam அவ்வளவுதான் mam monthly plans ல வந்து அவ்வளவுதான் madam இப்போதைக்கு available இல்லை உங்க number க்கு இதான் mam available இருக்கு

ஆஹ் inform பண்றேன் madam அதே மாதிரி one double nine plus GST இருக்கு madam அது வந்து one fifty MBPS fast கிடைக்கும் one fifty MBPS speed ல கிடைக்கும் madam one fifty MBPS fast கிடைக்கும் madam ஆமா madam அதே மாதிரி three hundredMBPSspeed ம் இருக்கு madam அது உங்களுக்கு தேவைப்படாதுனு நினைக்கிறேன் madam ஏன்னா online class தான அதுக்காக அது தேவைப்படாது one ஆஹ்

okay madam okay madam update பண்றேன் madam

okay madam okay madam ஆஹ் எடுத்துக்கிறேன் madam நீங்க போடறமாதிரிதான madam இருக்கீங்க? உங்க address நான் note பண்ணிக்கவா madam உங்க mobile number ம் இருக்கு எங்க team வந்து உங்களை வந்து contact பண்ணுவாங்க madam ஆஹ் ஆமாம் madam okay madam contact பண்ணுவாங்க கண்டிப்பா okay இது போடரமாதிரிதான madam இருக்கீங்க சரி okay madam thank you madam ஜியோவை அழைத்தறக்கு நன்றி madam ok thank you ஹேய் hello ஆ சேரி ஆ இது யசோதா படம் பாத்தேன்ல? ஆ அத மட்டும் அந்த climax மட்டும் சொல்லு பாதில போயாச்சு climax மட்டும் சொல்லு.

ஆமா அஹ் சேரி நிறைய பேர பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்புறம்?

சமந்தா அதுல என்னவா இருப்பா? ஓ அவளும் வாடகைக்கு தாய்தான் ஒருத்தர்க்கு சேர் சேரி ஆஹ்ன் சொல் சொல் சொல்லு

சேரி அஹ்

ஓ சமன்தா சமன்தா கொன்றுவாளா இன்னோர்த்திய?

ஆஹ்ன் சேரி.

ஓ சேரி சேரி ஓ. இதுதான் கதையா? ம் ம் நல்லா இருக்கும் போலேயே சேர் சேரி. ம் நான் ஒரு படம் பாத்தன். Kissing booth னுட்டு மூணு ஆனா அதுல மூணு பாகம் இருக்கு.

அது எப்டினா அதுல ஒரு பொண்ணு இருப்பா. ஒரு பொண்ணு கதைல வந்து எத்தன பேர்னா கதாநாயகர்கள் வந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணோட friend best friend ஒன்னு சின்ன வயசுல இருந்தே okay வா? நெருங்கிய நண்பன் அவன் ஒருத்தன் அவன் வந்து எல்லாமே குடும்ப குடும்பத்துல எல்லாருமே friends

ஆஹ்ன் okay வா அந்த ஆஹ்ன் அந்த பொண்ணு வந்து எப்டி அந்த பொண்ணோட character வந்து ஓரளவுக்கு விளையாட்டுத்தனமான character jolly ஆ இருப்பா. ஆஹ்ன் அது வந்து அந்த friend வந்து அவங்களுக்குள்ள இது வச்சிருபாங்க rules ஒரு friendship rules. நண்பர்களுக்கான rules வந்ட்டு ஒரு இரு முப்பத்திநாலு வச்சிருபாங்க. கேக்குது கேக்குது முபத்தினாலு வச்சிருபாங்க. நண்பர் ஆஹ்ன் நண்பரு நண்பருக்கான. விதிமுரைகளுனுட்டு ஒரு முபத்தினாலு வச்சிருபாங்க புரியுதா? இப்ப வந்து எப்டினா இந்த நண்பன் வந்து ஆஹ்ன் கோவபட்டா அப்பயே சமாதான படுத்தனும் ரெண்டு பேரும் dance ஆடனும். வேற யாரது வந்தா எதையும் மறைக்க கூடாது அந்த மாறி ஒரு வச்சிருபாங்க. ஆஹ்ன் அத வந்து follow பண்ணிட்டு வருவாங்க எப்பயுமே அவங்க okay வா? ஆஹ்ன் அந்த. படத்துல வந்து first வந்துஅவ போகும் போது இது கல்லூரிக்கு இல்ல school ஆஹ்ன் பள்ளிக்கு போகும் போது அவள வந்து பின்னாடி அவள வந்து ஒரு பையன் வந்து தப்பா தொட்ட்ருவான் அதுக்கு வந்து அந்த. அந்த friend ஓட அந்த நண்பனோட அண்ணன் ஒருத்தன் இருப்பான்ள அவன் வந்து அடிச்சிருவான். அடுத்து அது வந்து பிரட்சனயாகி அதுக்கு அப்புறம் அங்க வந்து அது வெளிநாடுனால பள்ளிலாம் அவ்ளோக்கும் நல்ல சுதந்திரமா இருக்க அதுல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆமா அதுனால அதுலாம் விட்ருவாங்க அதுக்கப்றம் வந்து அவங்க அப்டியே வந்து. ஆஹ்ன் friend ஆ இருந்தாங்க ஆஹ்ன் நண்பர்களா இருந்தாங்க ஓட்டுக்கா போவாங்க வெளில சுத்துவாங்க. அது வெளிநாட்டுல இருக்க இதுவே வேற நல்லா இருக்கும். வெளி நாட்டுல எல்லாமே அஹ பொண்ணுங்கள இருந்து பசங்க வரைக்கும் எல்லாமே ஒரு நல்லா விளையாண்டு வாழ்க்கைய வந்து enjoy பண்ணுவாங்க

ஆ நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாரி இருந்து இருக்கலாம். அப்டினுட்டு தோணும். ஆ அப்புறம் வந்து அந்த அதுக்கு அப்புறம் வந்து அந்த brother வந்து brother னு சொன்னேன்ல அண்ணா அந்த நண்பரோட அண்ணாவும் அந்த பொன்னும் வந்து like அவன் வந்து அப்புறம் வந்து care பண்றனால அந்த பொண்ணு மேல care பண்றதுனா ரெண்டு பேத்துக்கு வந்து காதல் ஏற்படும் நடுவுல ஏற்பட்டு அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா காதலிப்பாங்க அப்புறம் வண்டியில போறது இது எல்லாம் நடக்கும். அப்பறம் வந்து காதலிச்சா அந்த முதல் பாகத்துல வந்து அந்தமாரி காதலிச்சத மட்டும் காட்டுவாங்க எப்டி வந்து காதல் ஆரமிச்சதுனா? அத kissing booth னு ஒரு booth இருக்கும். அவங்கதா first வந்து இத ஆரம்மிச்சி வைப்பாங்க அந்த friends ரெண்டு பேரு வந்து சொன்னேன்ல இந்த பொன்னும் ஒரு பையனும். அவங்கதா ஆரமிச்சி வைப்பாங்க அவங்கதா ஆரமிச்சி வைக்கும் போது அதுலதா வந்து அவங்க வந்து சந்திச்சிகிட்டங்க அவங்க அதுலதான் அவங்களோட காதல் பயணம் வந்து தொடங்குது. முதல் சந்திப்புல அதுலதா வந்து அவங்களுக்கு அந்த காதலோட இது வந்து புரிஞ்சி அப்பத வந்து காதலிக்க ஆரம்பிச்சாங்க. சரியா? அஹ அதுல வந்து அதுக்கு அப்புறம் அந்த முதல் பாகம் full ல அந்த மாரி அவங்க ரெண்டு பெரும் ஓட்டுக்க இருக்குற மாறியே போகும். ரெண்டாவது பக்கத்துல வந்து அதே மாரி ஆரம்பத்தில வந்து jolly அஹ ஆரமிப்பாங்க. அதுக்கு அப்புறம் ரெண்டாவது பக்கத்துல வந்து அந்த பையன் அண்ணாகிறவன் வந்து கல்லூரிக்கு வந்து வேற ஒரு வேற ஒரு ஊருக்கு போய்டுவன். வெளிநாடு. அங்க வந்து அவனுக்கு ஒரு பொண்ணு பொண்ணு வந்து நண்பனா நண்பியா இருக்கும். ரெண்டு பெரும் இந்த அண்ணாக்கு அந்த அண்ணாக்கு காதலிச்சான். இது வந்து நண்பன் நண்பி. ஆ அந்த நண்பி அதனால இந்த பொண்ணு வந்துட்டு அந்த நண்பிக்கு வந்து light ஆ கம்பி ஆச்சு.

அந்த சண்டைய வந்து அப்புறம் second part அப்டியே கொஞ்சம் தூரம் பாதி தூரம் அப்டியே போட்டு அது அதுக்கு அப்புறம் இந்த மாரி ஓட்டுக்க இருக்குற மாரி காமிச்சு முடிச்சிடுவாங்க அத அந்த ரெண்டாவது பக்கத்துல வந்து இன்னொருத்தன் அறிமுகம் அவன் அவல வந்து வந்து அடுத்து அவங்க college ல கல்லூரில அவங்க பள்ளிளில எப்டின்னா அ school ல பள்ளியில இவன்தான் ஆழகு. இவன்தான் வந்து நல்லா அழகா இருக்கன்ட்டு ஒரு இது இருக்கும். அதுல வந்து first முதல் பாகத்துல வந்து அந்த brother க்கு வந்து இருந்துச்சு அந்த பேரு. ரெண்டாவது பாகத்துல இன்னொரு பையனுக்கு வந்துச்சு அந்த பேரு. அப்போ வந்து அந்த பையன் வந்து இந்த பொண்ணு மேல இந்த பொண்ணா காதலிச்சான். ஏற்பட்டுச்சு அதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு நம்பிக்கை குறைய குறைய இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் வந்து நோக்கிட்டு இருந்தா. இங்க பையன் இந்த பையன் கூட கொஞ்சம் நெருங்கி பழகிட்டு இருந்தா. அதனால அதுல ஒரு இதுல ரெண்டு பேரு டா ஆ டா ஆ நடனம் ஆடுவாங்க. அந்த பொன்னும் அந்த பையனும். Brother இல்ல brother அங்க இருக்கான் ஊருல. நடனம் ஆடும் போது அந்த brother வந்து அப்போதான் வந்து brother வந்து அப்போதான் வந்து ஆ சரி அந்த நெருங்கி பழகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நடனா போட்டி நடக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரி அப்போ வந்து அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரு ஆடுவாங்க. Brother வந்து அப்போ வந்து இருப்பான். பாத்துட்டு ஆஅ பாத்துட்டு அவன்

அந்த பொண்ணு கால் கல்லூரி வந்து இது அவ friend நண்பர்கள் ரெண்டு பேரு பேசினாங்கல அவங்களுக்கு வந்து விதிமுறைகள் இருக்குன்னு சொன்னேன்ல அது அது வந்து ஒரு விதிமுறையில வந்து நண்பன் போற college தா ரெண்டு பேரும் நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒரே college தான் ஒரே கல்லூரி தான் படிக்கணும்ட்டு ஒரு rules இருக்கு. Okay வா? அதுல வந்து அவங்க ஒரே கல்லூரியில படிக்கணும்னு rules இருந்ததுனால ஆ ஒரு okay. விதிமுறைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு விதிமுறை இருக்கும் என்னன்னா ரெண்டு பெரும் ஒரே கல்லூரியில் தான் படிக்கணும் அப்படின்னுட்டு.

இத்தனை வருட நண்ப நண்பர்களோட நண்ப இது வந்து போய்டும். அதனால இவ வந்து கொஞ்சம் வந்து மா பணம் தர மாட்டா. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம wait கொஞ்ச நேரம் வந்து காத்துட்டு இருப்பா. யோசிட்டு இருப்பா அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு இதுல வந்து ஆ அவ காதலன் போன college வந்து select பண்ணலாம்னு போயிடுவ. அதுவந்து அந்த நண்பன் கிட்ட

முதல்ல முக்கியம்னா? எப்பயுமே அவன் என் கூட இருக்கணும். அவன்என்ன விட்டுப் போகக்கூடாதுனுட்டு ஒரு இது இருக்கு. அதனால அவ வந்து ரொம்ப வந்து அதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களுக்குளா நெறைய விதிமுறை இந்த மாதிரி சண்டை போட்டா Ice cream குடுத்து பணிப்பு கேட்டா மன்னிச் மனிச்சிடனும் அப்டின்னு நிறைய விதிமுறைகள் இருந்துச்சு அந்த மாதிரி நெறைய பண்ணி okay சரி ஆகிட்டாங்க அது third part போய்டும். அதுக்கு அப்புறம் third part ல வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சி போற மாதிரி. நண்பனும் பிரிஞ்சி ஆ அந்த காதலனும் பிரிஞ்ச மாதிரி காட்டிவிட்டு நான் யாருக்காகவும் வாழல இனிமேல் நா எனக்காக வாழுறேன். அப்படின்னுட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பெண்ணுக்காக வாழ்ந்து பள்ளியை கா கல்லூரியை முடிச்சுட்டு அவளா தனியா ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பா. நல்ல வேலையில இருப்பா. எல்லோருமே நல்ல நல்ல வேலையில இருந்து இருப்பாங்க. இதன் கதை கதை சூப்பரா இருக்கும். நீ கண்டிப்பா பாரு ஆ friends கூட உட்கார்ந்து நண்பாங்க உன்னோட நண்பர்கள் கூட உட்கார்ந்து பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் சரி படம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பாரு சரியா? download பண்ணி ஆ தமிழிலேயே இருக்க தமிழும் சூப்பரா இருக்கும். ம் சரியா பாரு சூப்பரா இருக்கும்.

திருவேணி என்ன கேட்டால? நல்லா என்ன பண்றாங்க எப்டி இருக்கங்கனுட்டு? ஒண்ணுமே கேக்கலையா? என்ன என் தங்கச்சிக்கு பாசமே இல்லையா என் மேல ஆ சௌமியா ஆ சௌமியா எல்லாம் பேசுனால உன் கிட்ட எதுவும்? சேரி சேரி. ஆ okay okay ஆ அப்புறம்? அப்புறம் வேற என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? ஆமா எனக்கு வேற semester வேற வருது. தெரியுமா? ஆ january ரெண்டாம் தேதி semester எனக்கு. first ட்டு பாடமே இது அது என்ன computer computer network அத first பாடம். ஆ படிக்கணும் நாளைக்கு. நாளைக்கு வேற exam தெரியுமா?

ஆ என்ன exam என்ன தேர்வுனா? operating system two தேர்வு. ஆ அது வந்து நாளைக்கு கலையில போய் படிச்ச்சாலே போதும்.

ஆ assignment எல்லாம் எழுதி கொடுக்கா சொன்னா அங்க இருந்துட்டு எழுதி குடுக்கா மாட்டிறிங்க. கை வலிக்க வலிக்க நான் தான் எழுதுனேன். ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விச்சியம்.

போ டி நா எதுக்கு courier அனுப்பனும் உனக்கு a four sheet எல்லாமா courier அனுப்புவாங்க?